கடைசில அந்த கோ~ அந்த சேவலை வந்து பலி கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல அவரு இருப்பாரு குடும்பத்துக்காக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 அந்த குழந்தைக்காக பண்றத பாத்து அவங்க குடும்பமே சைவத்துக்கு மாறிருவாங்க அசைவத்திலிருந்து சைவமா மாறிருவாங்க

ஹம் அந்த மாதிரி கதைய கொண்டு போயிருப்பாங்க இல்~ இப்ப வர காலகட்டத்துல குடும்பமா ஒரு குடும்பமா உக்காந்து ஒரு சில படம்தான் பார்க்க முடியும் அந்த இந்த வகையில வந்து இந்த கு~ இந்த படம் வந்து ரொம்பவே ஆஹ்

ஈர்க்கிற மாதிரி எடுத்துருப்பாங்க அருமையா எடுத்திருப்பாங்க காட்சிகள்லாம் அ~ அருமையா இருக்கும்

ஆமா ஆமா அதுவும் ஆஹ் அதுவும் நல்லா இருக்கும் அது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

அக்கா தங்கச்சிக்கு வந்து ஒரு தம்பி இருந்தா எப்படி இருக்கும்னு எடுத்திருப்பாங்க

இருக்கறதை அப்படியே படமா எடுத்திருப்பாங்க நல்லா இருக்கும் அந்த படமும் நடைமுறையில இருக்கிறத்தை அப்படியே எடுத்திருப்பாங்க

வேற சிவகார்த்திகேயன் படம் எல்லாம் பாத்து இருக்கீங்களா ஹம் அவரோட எல்லா படமும் பாத்திருக்கேன்

எதிர்நீச்சல் படம் பார்த்திருக்கீங்களா அவரோட படத்துல எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எதிர்நீச்சல் திரைப்படம்

எதிர்நீச்சல் வந்து எப்படி சொல்றது ஒரு

வந்துட்டு ஆமா ஆமா ஆமா எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும் life ல வந்து

சில சில படத்தோட இது அந்த காட்சிகள்ல அந்த அதோட கதையெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒத்~ ஓ நம்ம நம்ம ஆஹ் வாழ்க்கையோட ஒத்துப் போற மாதிரியே இருக்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திரைப்படம்

ஹம் அதுல பாத்தீங்கன்னா அதுல பேசப்படுகின்ற அரசியலும் ரொம்ப உண்மையாதான் இருக்கும் பெரும்பாலும் ஆமா அதை வந்து நம்ம எப்படி சொல்றது அதுல வர்ற நிறைய காட்சிகள் வந்து இப்போ நான் சமீபமா நான் பார்த்தேன்

உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் நிறைய எனக்கு நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும்

ஆமா அப்படி பாத்தீங்கன்னா இப்ப முன்னாடி வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை வந்து சாந்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருந்தாங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல கிட்டத்தட்ட அவங்களோட கதைதான் அது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு கதைய வந்து கொடுத்ததுதான் அது பயங்கரமா அஹ் ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு ஓட்ட தடகள வீராங்கனை அவங்க அவங்க வந்து திரும்பி அவங்க வந்து போயிட்டா ஒரு உலக அளவுல வந்து ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு பெண்மணியா வந்து இருந்திருக்காங்க அவங்க ஏன்னா அப்பயே அதுல வர்ற அந்த ஒன்பது புள்ளி மூணு பதினோரு second ல வந்து அவங்க வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அது அவங்களோட சாதனைதான் அது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 இந்திய அரசாங்கமே அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கமே சூழ்ச்சியால வந்து அவங்களோட வாழ்க்கையவே வந்து மொத்தமா வந்து அழிச்சுட்டாங்க எல்லாத்தையுமே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

ஆஹ் அந்த ஜீவா ஜீவான்னு ஒரு விஷ்ணு விஷால் திரைப்படம் வந்திருக்கும் அதுலயும்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

அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே வந்து அவரையுமே புறக்கணிச்சுட்டாங்க இருந்தாலும் அவர் வந்து மனசுல இருக்க தன்னம்பிக்கைய வந்து மாத்தாம அவங்க கிராமத்து மக்களுக்காக ஒரு விளையாடுறதுக்கு விளையாட்டு மைதானமே கட்டி குடுத்துட்டாரு சொந்தம் மைதானம்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

அவரை கனவு கனவு பார்த்தீங்களா கிடைச்சா அவருக்கு கிடைச்ச அந்த கொஞ்ச வருமானத்தையும் அவர் வந்து எடுத்துட்டு போயிட்டு தன்னோட மக்களோ பெருசா வந்து விளையாட்டுத்துறையில வந்து நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் கூட வந்து உதவி செஞ்சது கிடையாது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 மக்களோட ஒரு அரசியல் விளையாட்டு அரசியல் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குன்றதை வந்து நம்ம வந்து பாத்துக்க வந்து முடியுது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

இப்ப நீங்க ஒரு தொழில் இருக்கும்போது ஒரு திரைப்படம்னா என்ன மாதிரி திரைப்படங்கள் எல்லாம் பார்ப்பீங்க என்ன மாதிரி புத்தகங்கள் எல்லாம் நீங்க வந்து படித்து ப~ படிக்கிற பழக்கம் இருக்கு உங்களுக்கு புத்தகங்கள்னு பார்த்தா இப்போ எனக்கு நேரம் அதுக்கு அதிகமா அதிகமா இல்லை நேரம் இருக்கிறப்ப வந்து நானு doctor அப்துல் கலாம் எழுதுன புத்தகங்கள் நான் படிப்பேன் நேரம் கிடைச்சுச்சுன்னா கண்டிப்பா அதை படிப்பேன் அதைத் தவிர வந்து நான் முதல்ல படிச்ச ஒரு என் என்னோட கணவர் வந்து எனக்கு சொல்லி நான் படிச்சதுன்னா பணக்கார தந்தை ஏழை தந்தை என்ற ஒரு புத்தகம் படிச்சேன்

வந்து ஆமா அதுக்கு அப்புறம்தான் நான் வந்து இந்த ஒரு நான் நான் சுயதொழில் செய்யணும்ன்ற ஒரு இதுவே வந்துட்டு எனக்கு அதுக்கப்புறம்தான் கிடைச்சுச்சு

ஏன்னா நம்ம முன்னோர்களா இருக்கட்டும் இல்லை நம்ம பெற்றோரா இருக்கட்டும் அவங்க சுய இதுல வந்து நம்ம இருக்கக் கூடாது நம்ம வந்துட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு இதா இருக்கணுன்ற ஒரு ஒரு இது வந்துட்டு எனக்கு அந்த புத்தகத்துல இருந்து கிடைச்சுச்சு ஹம் அந்த புத்தகத்திலே இருந்து நிறைய கிடைச்சிருக்கும் அதே மாதிரி இன்னொரு புத்தகங்கள் வந்து உங்களுக்கு நேரம் கிடைச்சா வந்து படிங்க ஒரு ஆங்கில நாவல் ராபின் சன் குரூஸ் அப்படின்னு எனக்கு ரொம்ப எனக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு நாவல் எழுதினவர் வந்து யாருன்னா டேனியல் டீபோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எழுதி இருப்பாரு அதை வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில எழுதப்பட்ட ஒரு புதினம் அந்த நாவல் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டில எழுதப்பட்ட கதை அது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

ஆனாலுமே இவருக்கு வந்து அப்பாவும் ஒரு கடல்ல வந்து இருக்கறதுனால எனக்கும் இந்த கடல் மாலுமியா வந்து போகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டு அந்த வந்து இவரும் வந்து போயிருப்பாரு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 ரொம்ப அருமையா இருக்கும் அந்த ஒரு கதையை உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அந்த ஒரு புத்தகமும் வந்து வாசிச்சு பாருங்க நல்லா இருக்கும் நேரம் கிடைச்சா கண்டிப்பா கண்டிப்பா ஹம் சரி சரி கண்டிப்பா தொழில் அஹ் ஒரு தொழில் முனைவரா வந்து நீங்க இருக்கும்போது என்ன மாதிரி திரைப்படங்கள்லாம் நீங்க வந்து பார்ப்பீங்க ஒரு தொழில் முனைவோரா நம்ம வந்து இருக்கோம் எப்படிப்பட்ட திரைப்படங்கள்லாம் நீங்க வந்து பார்ப்பீங்க அதாவது என் தொழிலுக்குன்னு சம்பந்தப்பட்ட மாதிரி கேட்கறீங்களா இல்லை அதாவது இந்த மாதிரி இப்ப தொழிலே வந்து

தொழில்ன்னு கிடையாது இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான இது வந்து பார்ப்பாங்கல்ல இப்ப ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படங்கள்ல இந்த travel சம்பந்தமான திரைப்படம் வந்து பார்ப்பாங்க ஒரு சிலர் வந்து horror நிறைய திகிலூட்டும் திரைப்படங்கள் எல்லாம் பார்ப்பாங்க variety of mood ன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கதைகள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு பொதுவாவே வந்து இந்த பெண்கள் வந்து இப்போ ஒரு ஒரு லட்சியம் அவங்க வாழ்க்கையிலே வச்சிருப்பாங்க அதை

ஒரு விளையாட்டு விளையாட்டு சம்பந்தமா இருக்கும் இல்லை ஒரு தொழில் சம்பந்தமா இருக்கும் இல்லை வந்துட்டு அவங்களை வந்து கல்வி மூலமா

ஒரு இத காம்~ காமிச்சிருப்பாங்க ஆனா வந்து இப்ப கூட ஒரு சமீபமா ஒரு படம் பார்த்தேன் அந்த படம் பேரு ஜெயான்னு நினைக்குறேன் ஜெயா அது மலையாளத்துல ஒரு படம் தமிழ்ல மொழி பெயர்த்திருந்தாங்க அதுல பார்த்திருப்போம் இதுல பார்த்தேன் நானு இந்த மாதிரி க~ அவங்க கல்லூரி காலம் படிக்க வைக்காமயே வந்து அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருப்பாங்க கணவர் வந்து எவ்வளவு தான் அவங்கள வந்து ஆஹ் ஆஹ் ஒரு மாதிரி தாழ்த்தி தாழ்த்தி பேசி ஆஹ் நீ வந்து இவ்ளோதான் அப்படின்னு செஞ்சாலுமே அவரு ஒ எல்~ எல்லாமே ஒரு சின்ன சின்ன வீ~ வீட்டுல நடக்கிற செயல்களுக்கு கூட எடுத்தவுடனே அவங்களை ஆஹ் அவரு அடிப்பாரு ரொம்ப ஒரு இதா நடந்துக்குவாரு அதோட படத்தோட en~ ஆஹ் இறுதியில வந்து அவங்க வந்து அவரு கோழி பண்ணை வச்சுதான் வந்துட்டு இருப்பாரு அவருக்கு எதிர்~ எதிராவே அவங்க வந்து ஆஹ் ஆஹ் நிலுவையில போன ஒரு அஹ் கோழிப்பண்ணைய எடுத்து அவங்க அதை வந்து வெற்றிகரமா கொண்டு வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல

அதாவது அவங்களாலையும் முடியி~ இத்தனைக்கும் அவங்கள கல்லூரி விட்டுட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க வந்து இந்த இப்ப யூடியூப்னு சொல்லுவோம்ல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 ஆஹ் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி க~ இறுதியில வந்து அவங்க வந்து அவங்க அவங்க வி~ அவங்க முன்வரவே ஆமா அவங்க கணவரோட தொழிலவே

அது ஏன்னா நிறைய நிறைய போ~ போராட்டத்துக்கு பின்னாடிதான் வந்து, ஒரு பெண்ணால மேலயே வர முடியும்

ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட இந்த politics னு சொல்லுவோம்ல அரசியல் கண்டிப்பா இருக்கும் ஒரு சின்ன விஷயமா இருக்கும் இல்ல என்னோட வாழ்க்கைல வந்து இப்போ கடைசி ஒரு எட்டு வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய ப~ நிறைய அரசியல் நடந்துருச்சு ஒரு சின்னச் சின்ன விஷயத்துல கூட நடக்கும் ஏன்னா என்னோட ஆஹ் நம்ம சொந்தக்காரங்களிலேயே இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம எவ்வளவுதான் சில விஷயம் எல்லாம் பண்ணாலும் அவங்க அரசியல் ரீதியா தொந்தரவு எல்லாம் குடுப்பாங்க

so சின்ன இந்த மாதிரி சின்னச் சின்ன விஷயத்துல இருக்குறப்போ இன்னும் நீங்க சொன்ன மாதிரி பெரிய பெரிய விஷயத்துல எல்லாம் வந்துட்டு ஆஹ் நடந்துட்டுதான் இருக்கு அது மாதிரி இதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு பெண்ணை வச்சு ஒரு கா~ ஒரு திரைப்படம் எடுத்திருந்தாங்கன்னா அந்த திரைப்படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பார்க்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ம்

அதிகமா இந்த மாதிரி பிடிக்கும் குடும்பப்பாங்கான படங்கள் பிடிக்கும் உங்களுக்கு இன்னொரு திரைப்படம் வந்து நான் சொல்றேன் அந்த படம் வந்து நீங்க கண்டிப்பா பாருங்க எல்லார் wome~ எல்லா பெண்களும் பார்க்க வேண்டிய திரைப்படம்தான்

அப்ப இந்த கருப்பர் வெள்ளையர்ன்ற ஒரு காலம் வந்து மக்கள் அந்த ஒதுக்கு இதெல்லாம் அனுபவிச்சு

ரொம்ப அவ்ளோ அழகா இருக்கும் அவங்க எப்படி ஒரு கருப்பினத்தை வந்து எப்படி ஒரு கணக்கு கத்துக்கிட்டு கடைசியா அவங்க கொடுக்கிற ஒத்த சூத்திரம்தான் rocket ஐயே வந்து பறக்க வைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த rocket formula எழுதுறதுக்காக அவங்க எவ்வளவு போராடி இருப்பாங்களோ அவங்களோட உணர்வுகள் எல்லாமே எடுத்து ஒரு toilet அ கூட பார்த்தீங்கன்னா இரண்டா பிரிச்சிருப்பாங்க கருப்பருக்கு வெள்ளையர்க்கு அப்படின்னு கருப்பர்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தனியா ரொம்ப தூரத்துல கொண்டு போயிட்டு ஒரு வ~ கழிப்பறையை வந்து கட்டி வச்சிருப்பாங்க இவங்களோட அந்த வேலையை முடிச்சிட்டு அந்த வேலைக்குள்ள போயிட்டு இவங்க தன்னோட உடல் உபாதையை கழிக்கணும்னா கூட ரொம்ப தூரம் போயிட்டு தான் வரணும் அவரு இவங்கள பாத்ததுக்கு அப்புறம் அங்க உள்ள இருந்த owner வந்து உள்ள அங்க toilet கட்டி இருந்ததெல்லாம் அடிச்சு உடைச்சிருவாரு எல்லாத்தையுமே எல்லாருக்குமே அனுமதி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க இந்த படம் கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் ரொம்ப அழகா இருக்கும் இந்த திரைப்படம்

okay okay அக்கா ரொம்ப நன்றி இவ்ளோ நேரமா நேரம் செலவழிச்சு என்னோட கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு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 உங்களோட கனவு வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் நன்றி

நன்றி

ஆப்ஜி நான்காவது குரு ராம் தாஸ் ஜி மற்றும் பிபி பாணி ஆகியோருக்கு ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணில் பிறந்தார் நடைபெற்றது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 இந்த நூல் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாலில் தொகுக்கப்பட்டது இல் முடிந்தது. குரு அர்ஜுன் தேவ் ஜி அதில் முதல் நான்கு குருக்கள் பதினைந்து பதினொன்று மற்றும் குரு ஹர்~ உற~உறவினர்களின் வசனங்களை சேர்த்துள்ளார். குரு கிரந்த சாஹிப்பில் இருந்து பெரும்பாலான வசனங்கள் குரு அர்ஜுன் தேவ் ஜியின் வசனங்கள் ஆகும்.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

குரு கிரந்த் சாஹிப்பில் உள்ள முப்பத்தி ஒரு ராகங்களில் ஜெய்வந்தி ராகத்தை தவிர மற்ற முப்பது ராகங்களிலும். குருஜி பாணியை இயற்றியுள்ளர். ஆப்ஜியின் ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு ஸ்லோகங்கள் ஸ்ரீ குரு கிரந்த் சாஹிப்பில் பதிவு செயய்பட்டுள்ளன. அவர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒண்ணில் பாணியை இயற்றினார். ஆயிரத்தி அறுநூற்று நாலு முதல் கிபி நேரம் போது ஏற்றபட்டது. குருஜியின் முக்கிய கவிதைகள் கௌரி சுக்மானி, பர்ஹாமா மாஜ், பவண் அக்ரி, , உன்வந்தி, அந்துலி, அஹலே, தின் ரானி ராஹா, ஆதி ராகங்கள்

கௌரி சுக்மணி. சுக்மணி சாகிப் என்பது சிரோமணி ஸ்ரீ குரு அர்ஜுன் தேவ் ஜி யின் முழு கவிதைகளிலும் மிகச்சிறந்த மற்றும் மிக முக்கியமான படைப்பாகும். இது குர்மதி தத்துவத்தையும், குர்மதி கவிதை லட்சியத்தையும் வெளிப்படுத்துகிறது. ஸ்லோகங்கள் ஆகும். மனித வாழ்க்கையில் எதிர் கொள்ளும் மனம் மற்றும் ஆன்மிக பிரச்சினைகள். அமைதிக்காக சரியாக தீர்க்கப்பட்ட இடைக்காலத்தில் நிர்வாகி என்று அழைக்கப்படுகிறது. பாய்கான், சிங்னாபா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 இது ஒரு சமஸ்கிருத வார்த்தையின் அர்த்தம் கூப்பிய கைகளுடன் மன்றாடுவது. இறைவன் நாமம் பெறுவதற்காக செய்யப்படும் மன்றாடு. குரு அர்ஜுன் தேவ் ஜிக்கு இரண்டு அஞ்சலிகள், நான்கு வசனங்களும், இரண்டு, எட்டு வசனங்களும் உள்ளன. இந்த கவிதை இந்த வடிவத்தில் குரு ஜீவனுக்கு தன்னை தானே சண்ட~ சரணடையுமாறு கற்பித்தார். மனிதனின் மாயா ஆசையை துறத்தல், சத்தியத்தின் உத்வேகம், அகநிலை. தீமைகளை துரத்தல் ஆகியவை வலியுறுத்தபட்டுள்ளன. இவை கொடிய ராகத்தில் உள்ளன. பர்கமாமத். பர்கமா என்றால் பன்னிரண்டு மாதங்கள் என்பது. குரு சாஹிப் இயற்கையான சூழலில் முன் வைத்த ஒரு கவிதை விளக்கம். இயற்கையில் மாற்றம் ஏற்ப~ ஏற்படுவது போல மனித உணர்வுகளிலும் மாற்றம் உள்ளது. தோன் அதன் அடிப்படை முன் மாதிரி மற்றும் அதன் கதாநாயகி இதில் கணவன் வடிவான கடவுளை பிரிந்து பெண் உள்ளம் தவிக்கும் நிலை இயற்கை காட்சிகளுடன் இணைத்து குருக்கள் விவரித்துள்ளனர். அதில் முதல் சிதைவு நிலை வரை மற்றும் பகலில் கணவன் வடிவம் கடவுளுடன் மீது நிலை ஆன்மிகம், மாயவதம், ஒழுக்கம் மற்றும் கலாச்சாரம்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

முக்கியத்துவம் வாய்ந்த செல்வாக்கு மிக்க மற்றும் குறியிடூ பாணி ஆகும். இதன் முக்கிய மற்றும் அடிப்படை கருப்பொருள் ஆகும்.

சுய சரணாகாதி மற்றும் பணிவுடன் இறைவனின் முன் தங்களை நிலை நிறுத்தி கொண்ட இறைவனுடன் ஐக்கியம் அடைகின்றன. பிர்கதே, பிர்கதே என்பது ஆசா ராகத்திலுள்ள அங்கித் பிர்கதோணி பாணி. அனைத்து வசனம் இது ஒவ்வொன்றும் எட்டு வசனங்கள் கொண்ட மூன்று சரணங்களை கொண்டுள்ளது. இதில் கடவுளை சந்திக்கும் ஏக்கம், பிரிவின் வலி மற்றும் இணைவதிலுள்ள மகிழ்ச்சி. ஆகியவை மிகவும் மனதை கவரும் விதத்தில் வழங்கப்பட்டுள்ளன. இருபத்திரெண்டு எழுத்துகள். குரு அர்ஜுன் தேவ் இந்த புகழ் பெற்ற படைப்பில் இருபத்தி இரண்டு எழுத்துக்களின் அடிப்படையில் விளக்கி கற்பித்துள்ளார். இதில் ஐம்பத்தைந்து சரணங்கள் ஐம்பத்து ஆறு ஸ்லோகங்களும் உள்ளன. பகத் கபிர் மற்றும் குரு அர்ஜுன் தேவ் என்பது குரு கிரந்த் சாஹிப்பில் உள்ள இரண்டு எழுத்துக்கள். ஜி மற்றும் இரண்டு ராகங்களும் உள்ளன. கடிகாரம். என்பது ஒரு கவிதை வடிவம் ஆகும். இதில் கவிதை கால அளவை அடிப்படியாக கொண்டது. மனிதனுக்கு வாழ்க்கையை பற்றிய விழிப்புணர்வை கற்றுக் கொடுத்திருக்கிறது. முதல் மாதவிடாய் தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பு வரை ஆகும். மற்றொன்று சிறு வயது.

இதில் குருமத் கொள்கைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த செய்யுளில் உலகத்தின் நிலையா~ நிலையாமையை குறிப்பிடும் போது தர்ம சம்பவங்களையும் நாம் கண்டித்து வலியுறுத்தி இது கதையின் வார்த்தையில், இது குரு சாஹிப் ஹரி கீர்த்தனையின் மூலம் தீமைகளை அழித்து பக்தி ரசத்தின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி உள்ளார். வெல்லும் இது பதினோறு ஸ்லோகங்களை கொண்டுள்ளது. அவை நான்கு பக்தர்களுக்கு உரையாடப்படுகின்றன. சம்மன், மூசன், ஜமால், பதாங். அதனால்தான் படைப்பு இல்லை. இது இறைவனின் அன்பின் மகத்துவத்தை காட்டுகிறது. ஸ்லோக நேரங்களின் ஆதி கிரந்தத்தின் திருத்தத்தின் போது குருஜி அனைத்து ஸ்லோகங்ளையும் பாடத்துக்கு ஏற்ப இணைத்தார். ஆனால் அவற்றுள் சில கூடுதலாக இருந்தன. அவை ஒரே இடத்தில் குறிக்கப்பட்டன. இதில் கடவுள் உண்மையான நண்பன் என்று அழைக்கப்படுகிறார். மாயாவில் சிக்கியது உயிரின் நிலை காட்டப்பட்டது. உண்மையான தாயின் அன்பினால் உருவாக்கப்பட்ட இந்து குர்கர்களின் குறிப்பு உள்ளது இது குரு சாஹிப்பின்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

குரு அர்ஜுன் தேவ் ஜியின் கவிதைகள், கட்டிடக்கலை அம்சங்கள், அதன் ராசா உருவகம் படங்கள், மொழி, மற்றும் நடை, மற்றும்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 என ஒன்பது ராசாக்கள் உள்ளன குரு அர்ஜுன் தேவ் ஜி தனது அமைதியான வசனத்தில் வியப்பு, சிரிப்பு,

வைராக் உதிக்கும் போது, சாந்த ராசா நிலை அங்கே கருதப்படுகிறது. குருஜியின் பாணியில் பல ராசாக்கள் இருந்தாலும் சாந்த ராசாவுக்குதான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது.

Okay மா okay எல்லா எல்லா things மே எங்க கிட்ட இருக்கும்மா இப்போ நீங்க எங்க இருக்கீங்க Okay okay மா இதுவும் காந்திபுரம் தான் இதோட main branch காந்திபுரத்துல தான் இருக்கு உம் okay சொல்லுங்கம்மா எங்~ எங்க வீடு கட்ட காந்திபுரத்ல வீடு கட்ட போறிங்களா? Okay okay மா சொல்லுங்கம்மா